ok mam

ஆ சொல்லுங்க mam

ம்ம் சொல்லுங்க mam நீங்க அந்த plan மட்டும் சொல்லுங்க plan மட்டும் சொல்லுங்க mam ok mam ok mam

ok mam

ok mam

ஆ சொல்லுங்க mam form fill ஆ பண்ணி okay mam ok mam ok mam

Hello Hello அனித்தா பழமுதிர் ஆஹ் madam இப்ப வந்து vegetable லாம் ஆஹ் என்ன rate ல madam இருக்குது? கத்திரிக்காலாம் ஒரு கிலோ ஏனா? வந்து கல்யாண வீட்டுக்கு மொத்த order பன்னலாம் இருக்குறோம் madam நீங்க கொஞ்சம் rate உ சொல்லுறிங்களா madam? சரி நீங்க note பன்னிக்குறீங்களா madam? கத்திரிக்கா ஒரு கிலோ வெண்டக்கா ஒரு கிலோ உருளகெழங்கு ரெண்டு கிலோ தக்காளி ஒரு கிலோ பச்சமெளகா அரை கிலோ உம் முருங்கக்கா ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு கிலோ பெரிய வெங்காயம் ஒரு கிலோ

citrus cit~ citrus ஆரஞ் இருக்குங்களா madam? Stock இல்லைங்களா? okay மாதுளை அந்த மாறிலாம் இருக்குங்களா madam? okay madam வாழப்பழம்? வாழப்பழம் என்னலாம் madam இருக்கு?

இருக்குங்ளா? சரிங்க madam fruits உ சொல்றன் note பன்னிக்கோங்க madam வாழப்பழம் வந்து ஒரு madam ஆர~ ஆ~ ஆரஞ்சு ரெண்டு கிலோ ஆப்பிள் ரெண்டு கிலோ அஹ் கொய்யா இருக்குங்களா madam? கொஞ்சம் காயாவும் இல்லாம பழமாவும் இல்லாம ரெண்டுத்துலயும் medium ஆ வேணும் madam அப்றம் மாதுளை ஒரு கிலோ அப்றம் தேங்கா வந்து ஒரு பத்து தேங்கா அஹ் வெத்தல பாக்கலாம் இருக்குங்களா madam எப்டி எல்லாமே இருக்குங்களா? வெத்தல பாக்கு இல்லங்களா? சரி okay ங்க madam அஹ் இதெல்லாம் வந்து எனென்ன rate ன்னு கொஞ்சம் சொல்றிங்களா madam?

அஹ் முப்பத்தி அஞ்சுங்களா? madam உங்க voice down ஆ கேக்குது madam கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஆஹ் okay ஆமா தேங்கா எர் ஒரு தேங்கா இருவெத்துட்டு ருவாங்களா? okay okay okay madam உம் உம் முப்பது ரூவாய்ங்களா? சேரி நா வந்து இதுல வந்து சொ~ சொல்லாத vegetables இருந்தாலும் கூட ஒவ்வொரு கிலோ போட்டுக்கோங்க madam எதுக்கும் ஏனா வந்து list ல வந்து ஒரு சில vegetables வந்து பன்னிட்டேன் நீங்க இருந்தாலும் நீங்க இருக்குற vegetables அஹ் வந்து ஒரு போற்றுங்க madam அதுல

Okay ஆஹ் okay madam okay madam

அறுவது ருவா உம் okay madam

ஆஹ் சொ~ சொல்லி first ஏ சொல்டீங்க madam அது okay

Double பீன்சு ஆஹ் fresh ஆ இருக்குங்களா எப்டி madam? doub~ double பீன்சு ஆஹ் fresh ஆ இருக்கு okay madam பூண்டுலாம் இருக்குங்களா? இஞ்~ ஆஹ் எனக்கு தெரியும் மல பூண்டு தான் madam வேணும் ஆஹ் okay madam இஞ்சி இஞ்சி இருக்குங்களா madam? ஆஹ் okay madam அது ஒரு கிலோ போற்றுங்க ஆஹ் எனென்ன vegetables இருக்கோ அதெல்லாம் போற்றுங்க madam நா list ல வந்து நெறைய miss பன்னிட்டன் நீங்க வந்து போற்றுங்க madam

பச்ச மாங்கான்னா, குண்டு மாங்காவா கிளி மூக்கு மாங்காவா?

கிலோ முப்பது ருவாங்களா? okay madam ஆஹ் மரவள்ளி கெழங்க போடுங்க madam சக்கரவள்ளி கெழங்கும் போற்றுங்க ஆமா மரவள்ளி மட்டும் தாங்களா?

பதினஞ்சு ருவாங்களா? உம் okay madam ஆஹ் okay madam okay சரி madam madam ba~ baby உருளகெழங்குலா பெரிய உருளகெழங்குலா madam? அந்த மஞ்ச பூசணி வெள்ள பூசணி இருக்குங்களா madam? அது வந்து cut பன்னி போட வேணாம் எல்லாம் முழுசாவே போற்றுங்க மஞ்ச பூசணியும் வெள்ள பூசணியும் வெள்ள பூசணி இல்லைங்களா? சேரி எது எது இல்லன்னு மட்டும் சொல்லுங்க madam நா தனியா வேற கடைல வாங்கிக்குறன் okay madam ஆஹ் சரிங் madam okay madam okay madam okay madam வாழப்பூலாம் இருக்குங்களா? உம் வாழப்பூ சேரி வாழப்பூ வா~ வாழக்கா வந்து ஒரு ரெண்டு சீப்பு போடுங்க madam ஆஹ் போற்றுங்க சரிங்க madam இருவது ருவாய்ங்களா? உம் ஆஹ் சரிங்க madam முள்ளங்கினா white ஆ red ஆ madam white உ red உ இருக்குங்களா? இல்ல பீட்ரூட் சொன்ன மாதிரி இல்லங்க madam அப்றம் இருவத்தஞ்சா madam சரிங்க madam இப்போ புதினா, கருவேப்பில, மல்லித்தள இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒவ்வொரு கட்டு போற்றுங்க madam ஆஹ் okay madam இப்ப கீர வந்து எனென்ன கீரலாம் இருக்குங்க madam? ஆமா okay கொத்தமல்லி ஒரு கட்டுங்களா? ஒரு கிலோங்களா? சரிங்க த~ தண்டங்கீர? பத்து ருவாயங்களா? madam இப்ப அரிசிலாம் இருக்குங்களா எப்டி madam இருக்குங்களா? Okay madam அதுல வந்து ஒரு நாலு கட்டு போற்றுங்க ஆமா okay madam okay நாலு கட்டு என்பது ருவாங்களா? இப்ப அரிசிலாம் இங்க உங்க அஹ் shop லையே கெடைக்குங்களா இல்ல வெளில தான் வாங்கனுங்களா? ஆஹ் முட்ட அதெல்லாம் இருக்குங்களா சேரி முட்ட வந்து ஒரு நூறு முட்ட போற்றுங்க madam அரிசி வந்து என்ன brand madam இருக்குது மகாராஜா வா SS ஆ, ராஜபோகம் ஆ, என்ன madam இருக்குது? பாஸ்மதி இல்ல இந்த ராஜபோகம் இருக்குங்களா madam ராஜபோகம் அரிசி? அப்ப மகாராஜா இருக்குங்களா madam? ஆஹ் சேரி அது ஒரு அம்பது கிலோ குடுத்துருங்க madam வேற வந்து மஞ்ச மசாலா ஜாமான்லாம் உங்க shop ல வச்சுருக்கிங்களா வெளில தான் madam? ஆமா மஞ்ச மசால் இந்த கடுகு கடுகு கடுகு மெளகு அந்த மாறிலாம் இருக்குங்குளா? இருக்குதுங்ளா okay ங்க madam Madam இப்ப பழம்லாம் போட்டி~ போட்டீங்களா இல்லனா இனிமே தான் போடனுங்களா madam? நீங்க என்னென்ன பழம் இருக்குனு சொல்லுங்க? நா அதுக்கு தகுந்தாப்புல இந்த பழம் மட்டும் போதும்ன்னு சொல்றன் madam ஆஹ் okay madam அப்ப அது ஒரு கிலோ போற்றுங்க Okay madam அது ஒரு கிலோ போற்றுங்க ஆஹ் ஆஹ் எனக்கு வந்து நாடன் பழம் மட்டும் போடுங்க madam அது வந்து ஒரு பூட்டா போற்றுங்க madam okay madam வேற ma~ mango இருக்குங்களா madam mango? மாம்பழம் இருக்குங்களா? அது ஒரு மூணு கிலோ போடுங்க madam அப்றம் ஆரஞ்சு ஒரு நாலு கிலோ அவ்ளோதான் madam fruits உ vegetable அவ்ளோதான் madam இப்ப வந்து மஞ்ச மசாலா ஜாமான் வந்து போடுங்க madam உம் கடுகு அரக்கிலோ உம் மெளகு அரக்கிலோ சீரகம் அரக்கிலோ உம் வேணா வேணும் வேணும் maam வெந்தயம் வந்து கால் கிலோ போடுங்க madam ஆஹ் லவங்க, பட்டை, சோம்பு அப்றம் அந்த பிரியாணிக்குள்ள பிரியாணி எல, கடல் பாசி அதெல்லாம் போற்றுங்க ஏலக்கா, முந்திரி, பாதாம் இதெல்லாம் போற்றுங்க madam இதெல்லாம் வந்து ஒரு காய்கிலோ காய்கிலோ போற்றுங்க madam அப்றம் வரமல்லி, வரமெளகா வரமல்லி வந்து ஒரு ரெண்டு கிலோ வரமெளகா வந்து ஒரு ஒரு கிலோ போடுங்க madam அதுக்கப்றம் தொவரம்பருப்பு ரெண்டு கிலோ ஆஹ் பாசிப்பருப்பு ஒரு கிலோ உள்ளுந்தபருப்பு ஒரு கிலோ உளுந்தம்பருப்பு ஆஹ் பரவா இல்லங்க madam, marriage க்கு marriage function தான் madam ஒன்னும் பிரச்சன இல்ல madam okay okay madam இப்ப உளுந்து வந்து என்ன madam? ஆஹ் அதெல்லாம் வேணுங்க madam அதான் ஒவ்வொன்னா பாத்து சொல்லிட்டிருக்கன் madam கொஞ்சம் wait பன்னுங்க அஹ் சுண்டல் வந்து ஒரு ஒரு கிலோ போற்றுங்க madam சுண்டல் போட்டிங்களா? அப்றம் பச்சப்பயிறு பச்சப்பயிறு ஒரு கிலோ போற்றுங்க

இருக்கா? அரிசி மாவு ஒரு அஞ்சு கிலோ அஹ் கோதுமை மாவு பத்து கிலோ வெள்ள ரவ அஞ்சு கிலோ உம் வேற இருங்க madam கொஞ்சம் யோசிச்சு சொல்றன் ஒரு நிமிஷம் line ல இருங்க ஆஹ் madam இந்த அது எனுது அது எனுது ராகி இருக்குங்களா madam? ராகினா வந்து மாவா இருக்குங்களா madam? இல்லைங்களா? அப்போ அந்த உருண்டையா இருக் ராகி அரைக்காம அந்த மாதிரி இல்ல இருக்குங்களா madam? இருக்குங்களா? செரிங்க madam இப்போ இதுக்கெலாம் list உ எவ்ளோ ஆச்சு madam நீங்க list amount எவ்வளோ ஆச்சு சொன்னீங்கன்னா நா அதுக்கப்ரம் அதுக்கு மேல வாங்குறதா இல்லையான்ட்டு சொல்றன் madam நீங்க amount சொல்றீங்களா? எழுவதாயிரம் madam இதுல எதும் discount எதும் இருக்குங்களா madam? Madam எழுவதாயிருவாய்க்கு வாங்கிருக்குரன் ஒரு கொஞ்சம் கம்மி பன்ன முடியாதுங்களா? Okay okay madam வேற வேற என்னென்ன மளிகை ஜாமான்லாம் வேற இருக்குது madam மஞ்சள் அப்றம் மெளகா தூளு, மல்லித்தூளு, ரசப்பொடி அதெல்லாம் அந்த பொடி item ங்களாம் வச்சுருக்கீங்களா?

ஆஹ் ஆஹ் okay madam கொஞ்சம் பாருங்க madam பாத்து சொல்லுங்க உம் சேரி ஆஹ் அவ்ளோதான் madam அஹ் அஹ் three A three A அலமேலு மங்காபுரம் கணபதி கோயம்புத்தூர்ங்க madam Okay madam okay thank you தோன்றி மலைத்தோன்றி மலைகள் தோன்றி முன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு பாடியிருப்பார் வாணிதாசன் இப்படின்னு ஒரு போட்டி தேர்வுல கேட்டிருக்காங்க தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய்

அடுத்து காற்று தோன்றுச்சு அப்புறம் நெருப்பு தோன்றுச்சு so அப்ப அதே வரிசையிலதான் இவங்களும் வர்றாங்க இல்லையா வானம் காற்று நெருப்பு மண் தோன்றியது அஹ் இது மட்டும் கொஞ்சம் மாறுபட்டிருக்காங்க மண் மழை மலைகள் அப்படி வச்சிருக்காங்க இது பூரா மா வரிசையில வருது பாருங்க மண் மழை மலைகள் சரியா அடுத்தது ஊன் தோன்றினா உயிர் தோன்றி அப்படின்னா நம்முடைய உடலும் உயிரும் தோன்றி உணர்வு தோன்றி உளி light and sound அதையும் சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் பாருங்க ஊ வரிசையிலே வருது பாருங்க ஊன் உயிர் உணர்வு அடுத்து ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் இல்லையா so பாருங்க படிச்சிடலாம் வான்தோன்றி வழித்தோன்றி நெருப்பு தோன்றி அடுத்து என்னலாம் வருது அடுத்த என்ன வரிசை மாவரிசையில மண் தோன்றி மழை தோன்றி மலை தோன்றி so இது ஒரு அடுத்து உ வரிசைல ஊண் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒளி தோன்றி ஒலி தோன்றி ஆஹ் வாழ்ந்த அந்த நாள் அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தது தேன் தோன்றியது மாதிரி மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் பாடுனவர் யாரு கவிஞரேறு வாணிதாசன் வாணிவாசனுக்கு என்ன பேருன்னா கவிஞரேறு பாவலரேறுன்னா கவிஞரேறுன்னா வாணிதாசன் புதுச்சேரிகார் வில்லியனூர் அவர் தெரிஞ்சுக்கணும் செலுத்திட்டாரு சமுத்திரத்துக்கு சரியா so okay இந்த பாடல் வரியில ஏதாவது கேட்கலாம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை பாடியவர் இல்லைன்னா செந்தமிழே தேன் தோன்றியது போல செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் மக்கள் நாவலன்னா தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் சொன்னது யாருன்னு கேட்கலாம் நிச்சயமா கேப்பாங்க கேட்டிருக்காங்க கேட்டுக் கொண்டே இருப்பாங்க முக்கியம் so இது இரண்டு இயல் முடிவுற்றது முதல் இயல் முடிவுற்றது so ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கா

so இந்த இரண்டாவது இயல் வந்து நம்ம பார்க்க போறோம் இரண்டாவது இயல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்பிடின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் இளங்கோ நாம வந்து ரொம்ப ஆழமாக எல்லாம் எந்த பாடத்தையும் பார்க்கலை இப்போதைக்கு ஆறாம் வகுப்பிலிருந்துதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதனால ரொம்ப ஆழமா பார்க்கல அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது ஆழமா போயிக்கலாம் சரியா சரி so இப்ப சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இருக்கு சிலப்பதிகாரத்துல இருந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க அந்த பாடல் என்ன அந்த பாடலுக்கான பொருள் என்ன அந்த அளவுல நம்ம படிச்சா போதும் சரி அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டிக் கிடக்கிறது. உண்மைதானேங்க எங்க பார்த்தாலும் அழகு அழகு அழகா இருக்கு. கடலும், மலையும், கதிரும், நிலவும், மலையும், பனியும் இயற்கையின் குடைகளல்லவா கடல், மலை, கதிர், நிலவு, மலையும், பனியும் இயற்கையின் குடைகள் அல்லவா உண்மைதான எங்க பார்த்தாலும் இயற்கை அழகு கொட்டிக்கிடக்குது. இல்ல கதிரவனை எடுத்துக்கிட்டாலும் சரி நிலவை எடுத்துக்கிட்டாலும் சரி மழையை எடுத்துக்கிட்டாலும் சரி மலையை எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகு அல்லவா அவற்றை கண்டு மகிழாதவர் யாராவது இருக்காங்களா உண்டோ நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் நன்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரமும் போற்றுகிறதா நம்ம எப்படி இயற்கையை வந்து கண்டு மகிழ்கிறோமோ அதே மாதிரி இளங்கோவடிகளும் என்ன செய்யறாரு தன்னுடைய சிலப்பதிகாரத்துல இயற்கையா வணங்கி தான் என்ன செய்யறாரு தன்னுடைய சிலப்பதிகாரத்தையே தொடங்கறாரு இப்ப நம்ம பார்க்கப் போற பாடலை தமிழ் இலக்கியத்திலேயே ரொம்ப முக்கியமான நூல் வந்து கம்பராமாயணம் திருக்குறள் அப்புறம் என்னது கம்பராமாயணம் திருக்குறள் சிலப்பதிகாரம் அது சிலப்பதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா so அந்த அந்த சிலப்பதிகாரம் இருக்கு அந்த சிலப்பதிகாரத்துல இருந்து நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க சரியா so இந்த இருந்து ஒரு கேள்வி எதும் கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல நமக்கு வந்து நேரா பாட்டுக்கு போயிடலாம் இப்ப நம்ம பார்க்கப் போற பாடல் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் இயற்றிய முதல் பாடல் அதாவது சிலப்பதிகாரத்திலேயே first first ஆ இருக்கிற பாட்டுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பாட்டுக்கு என்ன meaning அப்பிடின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை சரியா இரண்டாவது இயல்ல முதல் பாடல் சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார்ச் சென்னி குளிர்வெண் குடைபோன்றிவ் வங்கண் உலகுஅளித்த லான் இப்படித்தான் படிக்கணும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்கள்ன்னா என்ன அப்பிடின்னா நிலா வானத்து நிலா so first சிலப்பதிகாரத்தை ஆரம்பிக்கும்போது இயற்கையை வணங்கிதான் ஆரம்பிக்கிறாரு திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார்ச் சென்னி குளிர் வெண் குடைபோன்றிவ் வங்கண் உலகுஅளித்த லான் அப்படின்றாரு

அலறு என்றால் மகரந்தம் சிந்து தார் என்றால் மாலை தார்ன்னா என்னது மாலை சென்னி என்றால் சோழன் சரியா கொங்கலர்த்தார்ச் சென்னி அப்படின்னா மகரந்தம் சிந்தக்கூடிய மலர்ந்த மலர் மாலையை அணிந்தவன் சோழன் அப்பிடின்னு அர்த்தம் கொங்கலர்த்தார்ச் சென்னி அப்பிடின்னா மா~ மாலை அணிந்த சோழ மன்னன் எந்த மாலை ஆத்தி மாலை அவனுடைய நம்ம பார்த்திருப்போம் இல்லையா சோழர்களுடைய பூ வந்து ஆத்திப்பூ அப்பிடின்னு படிச்சிருப்போம் ஆத்தி அப்பிடின்னா அது ஆத்தின்னு ஆத்திதான் correct ஆத்திச்சூடிதான் correct இல்லையா ஆத்தி வேப்பம்பூ பாண்டியர்களுக்கு பனம் பூ சேரர்களுக்குன்னு நம்ம படிச்சிருப்போம் so அப்போ கொங்கலர்த்தார்ச் சென்னி அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா மகரந்தம் வீசக்கூடிய மலர்ந்த மாலைகளை அணிந்த சோழ மன்னன் அவன் சோழ மன்னர் எந்த மாலைகள் ஆத்தி மலர்தான் அணிச்சிருப்பான் அதுதான் மாலை அணிந்த சோழனின் குளர் வெண்குடை அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய வெண் கொற்றை குடை அதாவது அரசனுடைய ஆட்சியை வெண்கொற்றை குடை அப்படிம்பாங்க so நம்ம ஒரு

இவ்வங்கன்னா இந்த அகன்ற உலகம் வங்கண் என்றால் அகன்ற உலகுக்கு அளித்தலான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம் அதாவது இந்த பாடல்ல என்ன ஒரு

சொல்லி இந்த சோழனை மாறி அருள் வழங்கக் கூடிய அந்த நிலாவை நம்ம போட்டிருவோம் அப்படிங்கிற அதாவது இந்த உலகத்தையே தன்னுடைய குளிர்ந்த வெண்கொற்றை குடையின் கீழ் மக்களை நல்ல மனசு மக்களை மகிழ்வாக ஆட்சி செய்கிறான் அருள் வழங்குகிறான் சோழன் அந்த சோழனைப் போல குளிர்ச்சி தரக்கூடிய நிலாவை போற்றுவோம்ங்கிறாங்க இங்க சோழனை first சொல்லி அதுக்கு இயற்கையை மறுபடியும்தான் சொல்றாரு எப்போதும் இயற்கையை சொல்லிதான் நம்மள சொல்லணும் அதாவது நிலாவைப் போல குளிர்ச்சி தரக்கூடிய சோழனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லணும் ஆனா அப்படி சொல்லாம இந்த சோழனுடைய ஆட்சியைப் போல குளிர்~ குளிர்ச்சியைத் தரக்கூடிய அந்த நிலாவை போற்றுவோம் அப்படின்றாங்க புரியுதுங்களா உவமையாக சொல்லாம உருவகமா சொல்றாங்க அதாவது சோழனுடைய ஆட்சி அவ்வளவு குளிர்ச்சி நிறைந்தது மக்களை வந்து அவ்வளவு அவங்களுடைய குளிர் வெண்குடை போன்று அப்படின்னா அதான் அர்த்தம் தார் சென்னியினுடைய வெண்குடை போன்றுதான் ஆத்தி மலர் சூடிய அந்த சோழமன்னனுடைய அந்த குளிர்ந்த அந்த அருளை போன்ற அந்த ஆட்சியை போன்று இந்த உலகத்துக்கெல்லாம் குளிர் தரக்கூடியது இந்த அகன்ற உலகையே நிலா என்றாலே குளிர்ச்சி அப்பிடின்னு நமக்கு தெரியும் நிலவுனாலே குளிர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த அகன்ற உலகத்தையே குளிர்ச்சி தரக்கூடிய அதாவது மகிழ்வு மகிழ்ச்சியும் குளிர பாத்துக்கும் அப்பிடின்னா என்ன அர்த்தம் நல்லா மதுரா~ மகிழ்ச்சியா பாத்துக்கணும் அப்பிடின்னா அந்த meaning தான் இப்ப அகன்ற உலகத்தையே குளிரலி~ குளிர வைக்கக்கூடிய அந்த திங்களை போற்றுவோம் திங்களை போற்றுவோம் அப்டிங்குறதுதான் meaning so இங்க பாருங்க மலை~ மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் அப்படின்னா ஆட்சி வழங்கும் மகிழ்ச்சியான ஆட்சியை வழங்கும் வான் நிலா போற்றுவோம் வான் நிலா போற்றுவோம் so இதான் இதுக்கு அர்த்தம் சரியா இதுல பொருள் கேப்பாங்க உங்களுக்கு மாணவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க சரி okay பாக்கலாமா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்த்தார்ச் சென்னி குளிர்வெண் குடைபோன்றிவ் வங்கண் உலகுஅளித்த லான் okay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 சூரியனை போற்றுவோம் சூரியனை போற்றுவோம் இல்லையா சரியா இளங்கோ சேரன் is poet ஆமா yes உங்களுக்கு முத்தமிழ் காப்பியா மட்டும் இல்லை சிலப்பதிகாரம் மூவேந்தர் காப்பியங்கள சிலப்பதிகாரம் வந்து சோழர்கள் நாடு பாண்டிய நாடு சேர நாடு மூன்று மன்னர்களையும் அவர் போற்றி பாடுறார் இல்லையா so அதனால உங்களுக்கு சிலப்பதிகாரக் கதை எந்த நாட்டுல ஆரம்பிக்குது first சோழ நாட்டுல ஆரம்பிச்சு அப்புறம் பாண்டிய நாட்டுல அவங்க பிழைக்க போறாங்க அதுக்கப்புறம் climax தானே சேரநாடு அதனால சிலப்பதிகாரக் கதையில முதல்ல சோழன்தானே வருவாரு அதனால சரி ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்ன்னா ஞாயிறு தான் சூரியனை வணங்குவோம் சூரியனை வணங்குவோம் கதிரவனை வணங்குவோம் எப்படிப்பட்ட கதிரவன்னா காவேரி நாடாம் காவிரி நாடான்னா இங்க யாரு சோழன் அந்த சோழனுடைய திகிரி போல் திகிரி என்றால் ஆணை சக்கரம் அதாவது இப்ப அந்த அஹ் திருமால் வந்து ஆணை சக்கரம் வச்சிருக்காரு அதை வச்சு என்ன பண்ணுவாரு மக்களை காப்பாத்துவாரு ஏதாவது யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த விட்டுட்டு அப்படியே அந்த அவர் காப்பாத்துவாரு அந்த மாதிரி சோழனுடைய ஆணை சக்கரம் அதுதான் திகிரி அது சுழன்று கொண்டிருக்கிறதுன்னா அப்படி இது யாருடைய நாடு சோழனுடைய நாடு இங்க நீதி நியாயம் நேர்மை பாதுகாப்பா மக்களை வந்து safe ஆ பார்த்துக்கணும் அதுதான் திகிரி அவனுடைய ஆணை சக்கரம் அவருடைய கட்டளை அவருடைய கட்டளை எங்கு எல்லாம் செல்லுமோ அங்கேயெல்லாம் மக்கள் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க அது போல சூரியன் என்ன செய்யுறான் பொன்மயமான சிகரங்களில் அதாவது இமயமலையை போன்ற அந்த மேரு மலை சிகரங்கள்ல அவன் வளர்ந்து என்ன செய்றான் சுழன்று வருகிறான் இப்படி இமயமலை மாதிரி சிகரங்கள்ல இருந்து பார்த்தால் சூரியன் இந்த பக்கம் உதிச்சு இந்தப் பக்கம் மறையற மாதிரி தெரியும் அப்படியே மாலை நேரம் காலை நேரம் நல்லா பொன்மயமா இருக்கும் இல்லையா அதைத்தான் சொல்றாங்க இமயமலையை சுற்றிக் கொண்டிருப்பவன் அந்த சூரியன் அந்த சூரியனை வணங்குவோம் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா இங்க பாருங்க கதிரவனை போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவேரி நாடார் சோழன் அந்த சோழனின் ஆணை சக்கரம் ஆனை சக்கரம் என்றால் திகிரி அந்த திகிரி போல இமயத்தை வலம் வரும் கதிரவன் சோழனுடைய ஆணை சக்கரம் சுழன்று மக்களை காக்கிறது அந்த இமயத்தை வலம் வரக்கூடிய அந்த சூரியன் அதுக்கு உதாரணமா சொல்றாங்க சோழனுடைய ஆணை சக்கரம் போல இமயத்தை வளர்ந்து வரக்கூடிய அந்த சூரியன் இருக்கான்னா அந்த சூரியனை வணங்குவோன்றாங்க ஆனா நியாயப்படி எப்படி சொல்லணும் நமக்கு தெரிஞ்சு இமயத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறான் சூரியன் அந்த சூரியனைப் போல மக்களை சுழன்று காத்து க~ சோழனுடைய ஆணை சக்கரம் சுழன்று காத்துக் கொண்டிருக்கிறது அந்த காக்கக்கூடிய அந்த சோழனை போற்றுவோம்ன்னு சொல்லணும். ஆனா இவங்க அப்படியே மாத்தி சொல்றாங்க காவிரி நாடான் திகிரி போல் அப்படிங்கிறாங்க பொற்கோட்டு மேரு வலம்திரி தலான் அப்பிடின்னு சொல்லி சோழனை சொல்லி அப்புறம் சூரியனை சொல்றான் அங்கேயும் சோழனை சொல்லி நிலாவை சொல்றான் இங்~ இங்கேயும் அதே போல சொல்றான் புரியலைங்களா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவேரி நாடான் திகிரி போல் திகிரின்னா ஆணைய சக்கரம் போல் பொற்கோட்டுன்னா, பொன் கூடுனா மலை பொன் வண்ணமான மலை என்ன மலை மேருன்னா இமயமலை அதை சுற்றி வருவான் சூரியன் வந்து என்ன செய்றான்னா அந்த மலையை அப்படியே வலம் வரான் அந்த பொன்மயமான அந்த மேரு மலையைவலம் வருகிறான் அதே போல சோழனுடைய ஆணை சக்கரமும் தன்னுடைய ஆட்சி பரப்பு முழுவதும், வலம் வந்து மக்களை காக்கிறது அப்படிப்பட்ட அந்த சூரியனை போற்றுவோம் அப்படிப்பட்ட சோழனை போற்றுவோம்ன்னு சொல்லணும் ஆனா சூரியனை போற்றுவோம் அப்பிடின்னு சொல்றாங்க சரியா அந்த சோழனை வந்து ரொம்ப இன்னும் பெருமையா பாக்குற மாறி இருக்கு சரியா அடுத்தது பாருங்க மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் மேநின்று தாஞ்சுரத்த லான் நாமநீர் வேலி அப்பிடின்னா க~ அச்சம் தரக்கூடிய கடல் இருக்கு இல்லையா அந்த கடலையே வேலியாக கொண்டது நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் அப்படின்னா அச்சம் தரக்கூடிய இந்த கடல் இந்த கடல்ல இருந்து இந்த நிலத்தை காப்பது யாருன்னா சோழன் நல்லா பாருங்க அவங்க சொல்லும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க மூணு பக்கம் கடல் இருக்குது நமக்கு மூணு பக்கம் கடல் இருக்கு நடுவுல நிலப்பரப்பு இருக்கு இந்த கடலில் இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுபவன் இறைவன் அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுது இல்ல அதே போல சோழன்னு சொன்னாலும் அந்த காலத்துல மன்னனை எவ்வழியோ மக்கள் அவ்வழியே மன்னன்தானே தெய்வம் so அதனால நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் அப்படின்னா இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன் அச்சம் தரக்கூடிய அந்த கடலில் இருந்து வேலியாக பாதுகாப்பாக இந்த உலகத்தை காக்கக்கூடிய அது போல மேல் நின்றுதான் சுரத்தல் அப்படின்னா மேல் நின்று சுரத்தலால் இந்த உலகத்தை காப்பது யாரு மழை மேகம் மேல இருந்து குனிஞ்சு மக்களை பார்க்கிறது இல்லையா அப்படிப்பட்ட அந்த மேகத்தை போற்றுவோம் மேகத்தை போற்றுவோம் மேகம் என்பது மழை மழையை போற்றுவோம் மழையை போற்றுவோம் புரியுதுங்களா so இதுல நமக்கு பொருள்தான் அதிகமா கேட்பாங்க ஆஹ் நாமநீர் வேலி அப்பிடின்னு சொன்னால் அச்சம் தரக்கூடிய ஒரு கடல் நீர் அந்த கடல் நீரை வேலியாக அஹ் அந்த கடல் நீரை வந்து பாதுகாப்பாக இருந்து இந்த உலகத்துக்கு அருள் செய்து காப்பது யார் சோழ மன்னன் அந்த சோழ மன்னன் இருக்கான் இல்லையா அந்த சோழ மன்னனைப் போல மேலிருந்து சுரந்து மழை பெய்து மக்களை காக்கக்கூடியது எது மழை அந்த மழையை வணங்குவோம் மழையை வணங்குவோம்ங்கிறது அர்த்தம் இதோட meaning பாருங்க தெரியும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் கடல் சூழ் உலகிற்கு அதான் நாமநீர் வேலி அருளை பொழியும் மன்னனைப் போல அப்ப அருள் செய்து மக்களைக் காக்கக்கூடிய மன்னன் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை அப்ப நாமநீர் வேலின்னா கடல் சூழ்ந்த உலகம் சுரக்கும் வான்மழையை அதான் மேல் நின்றுதான் சுரத்தல் அப்பிடின்னா மேல நின்னு சுரக்கிறது எது மேகத்திலிருந்து சுரக்கக்கூடிய வான்மலை அதுதான் வான்மலையை போற்றுவோம் இன்னும் தெளிவாவே இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பாடலை பாத்துட்டு அங்க போலாம்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 மேநின்று தாஞ்சுரத்த லான் so இதான் இந்த பாடல் இந்த பாடல் அறிஞ்சல் பொருள்ன்னு கேட்டா கொங்கு என்றால் மகரந்தம் என்றால் மாலை சென்னின்னா சோழன் வங்கண்னா அகன்ற உலகம் ஞாயிறு அப்பிடின்னா சூரியன் திங்கள் என்றால் நிலா திகிரி என்றால் ஆடை சக்கரம் பொற்கோட்டு என்றால் பொன் வண்ணமயமான மேருன்னா இமயமலை நாமநீர் வேலின்னா அச்சம் தரக்கூடிய கடல் நீர் இல்லன்னா அஹ் கடல் கடல் சூழ்ந்த இந்த உலகத்த தான் நாமநீர் வேலிங்கிறோம் so சுரத்தல் என்றால் பொழிதல் இந்த மாறி எதாவது அறிஞ்சல் பொருள் கேக்கலாம் சரியா திருப்பி ஒருக்கா பாடவா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்

மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளிபோல் மேநின்று தாஞ்சுரத்த லான் இது ஒட்டுமொத்தமா meaning என்ன சொல்றேன் அப்பிடின்னா அதாவது ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழன் மகரந்தம் சிந்தக்கூடியது மலர்மாலை ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழன் அந்த சோழனுடைய வெண்கொற்றை குடை அந்த சோழனுடைய வெண்கொற்றை குடை மக்களை என்ன செய்கிறது காக்கிறது அதைப்போல இந்த திங்கள் என்ன செய்கிறது அப்பிடின்னா திங்கள்ன்னா என்னது நிலவு அந்த நிலவு இந்த அகன்ற உலகத்துக்கே குளிர்ச்சி